இடைல afternoon even அந்த ல போனோம்னா நிறைய collections லாம் பார்த்து எடுத்துட்டு வரலாம் ஒரு வேல நீங்க card ஏதும் use பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கையே use பண்ணிக்கலாம் இல்லனா amount குடுக்குற மாதிரி இருந்தாலும்

maximum நீங்க இது பண்ணுற பொறுத்து தான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கேக்குறது correct ஆன question நீங்க collections வந்து order பண்ணலே போதும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஆனா delivery charges இருக்கும் அப்பிடில்லாம் இல்ல Pothys பொறுத்த வர பக்கத்துலயே car parking விட்டுட்டு ஒடனே அதுல இருந்தே நம்ம steps ஏறுனாலே ஒடனே Pothys வந்துடும் எல்லாமே இருக்கு பக்கத்துல பக்கத்துல okay car parking பக்கத்துல தான் super market இருக்கு அந்த அப்புறம் நிறைய வீட்டுக்கு தேவையான fruits vegetables மத்த வேற கடையில தான் எல்லாம் okay

okay okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam

okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam

okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam ஆமா கண்டிப்பா கண்டிப்பா என்ன என்ன size ல நீங்க first note பண்ணி வெச்சுக்கோங்க இல்லனா அங்க பொய் confuse இருக்கும் இப்போ நீங்க வீட்டுல இன்னைக்கே கேட்டு வெச்சுடுங்க okay okay கண்டிப்பா நம்ம Pothys போயிட்டு அங்க லாம் எல்லாம் இதுவே உம இருக்கு varieties நான் கேள்விபட்டருக்கேன் ஆனா but நான் போனதே இல்ல okay வணக்கம் அஹ் நான் உங்க செல்வி பேசறேன் இப்ப நம்ம எந்த topic பத்தி பேசப்போறோம் அப்படின்னா education பத்தி இப்ப education அப்படின்றது வந்து நான் இப்ப school level ல இருக்கிற education பத்தி பேசுறேன் starting ல அஹ் school level education பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு கல்வி நிறுவனத்தில வந்து நம்மளுடைய குழந்தையை சேர்க்கணும் அப்படின்னாக்கா அதிகமான ஆஹ் term fees உ book fees எல்லாம் கட்டுற மாதிரி இருக்குது இந்த இப்போ உள்ள காலநிலை காலநிலை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு பெரிய பெரிய cities பார்த்தீங்கன்னா சென்னை அஹ் டெல்லி

ஒரு UKG படிக்கிற பையனோட term fees ன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஹ் எழுபதாயிரம் கிட்ட இருக்குது நான் சொல்றது வெறும் matriculation படிக்கிற ப~ படிக்கிற குழந்தைங்களோட school fees சொல்றேன் நானு இதையும் வந்து இன்னும் பெ~ நா~ பெரிய பெரிய class ஆ இருந்தா இன்னும் லட்சக்கணக்குல ஆகும் அஹ் ஒரு சில branded school எல்லாம் இருக்குல்ல இப்போ வந்து எடுத்துக்காட்டு வந்து வேலம்மாள் SRM அஹ் அது மாதிரி பொன் வித்யாசரம் இந்த மாதிரி வந்து ஒரு branded ஆன ஒரு name இருக்கிற school ல தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நிறைய parents வந்து like பண்ணிட்டு அங்க போய் சேர்க்கிறாங்க ஆனா வந்து அவங்களோட coaching வந்து எப்படி இருக்கு அப்படின்றதை வந்து விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அஹ் சில parents வந்து வந்து லட்சக்கணக்குல வந்து பணம் செலவு பண்ணா என் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஒரு education கிடைக்கும் அப்படின்ற ஒரு அஹ் mindset ல எங்க வந்து அதிகமா fees வாங்கறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதிகமா fees வாங்குற school ஆ போய் சில parents வந்து சேர்க்கறாங்க அது வந்து மிகவும் தவறானது இந்த கால கட்டத்துல எ~ குழந்தைங்களோட படிப்பு ரொம்ப முக்கியம் இனி fees அ பார்த்து யாருமே சேர்க்க கூடாது அவங்க கொடுக்கிற கல்வி முறை எப்படி இருக்குது குழந்தைங்களோட brain development க்கு எப்படி வந்து அவங்களுடைய கல்வி முறை வந்து தேவைப்படுது அதை மட்டும்தான் நம்ம வந்து கவனிக்கணும் அதை வந்து parents ஆகிய நம்மளுடைய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 அதாவது மத்திய அரசோட அஹ் கீழ் செயல்படறது பள்ளி CBSE இந்த school ல வந்து fees வந்து அதிகமா இருக்குது

அதே கல்விமுறைதான் வந்து இங்க பெரிய பெரிய city லயும் கொடுக்குறாங்க பெரிய பெரிய city ன்றது வந்து நான் சொல்றது சென்னை திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி பெரிய அஹ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய city கள் ஆனா அதே கல்வி முறையைத்தான் வந்து இங்கேயும் குடுக்கறாங்க ஆனா அஹ் எப்படி fees வந்து ஆஹ் சிறிய city குள்ள இருக்கற நகரத்துல இருக்கற மக்களுடைய அஹ் இ~ அதே coaching தான் இங்கயும் குடுக்கப்போறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் இருக்கிற matriculation fees ஆனது பெரிய பெரிய city கள்ல இருக்கு matriculation fees உ school ல இருக்கிற fees வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் கிட்டக்க இருக்குது so எதனால வந்து வேறுபடுது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல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 அஹ் circle வந்து create பண்ணி இருக்குறாங்க அதுல வந்து நி~ குழந்தையை வந்து சின்ன பிள்ளையில இருந்தே வந்து extra curricular activities தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஹ் school லயே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 அஹ் GPS அப்படின்னு ஒரு குழுவுக்குள்ள add பண்ணியிருக்கிறாங்க இப்ப நீங்க GPS ஒரு குழுவுக்குள்ள நீங்க add பண்ணிட்டு அதுக்கு தனியா fees கட்டணும் ஒரு ஒரு sports க்கும் இத்தனை நாள்க்கு fees கட்டணும் இவ்வள~ அஹ் level இந்த level அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு sports க்கு வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தனியா நீங்க வந்து pay பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க extra நான் எழுபதாயிரம், எண்பதாயிரம் fees கட்டிட்டு இந்த மாதிரி extra curricular activities காகவும் தனியா வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் கட்டுங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில பெரிய பெரிய city ல இருக்கிற குழந்தைங்களோட எதிர்காலம் இருக்குது parents உம் அதை வந்து accept பண்ணிட்டு கட்டுறாங்க இது வந்து எப்படி வந்து ச~ சாத்தியமாகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியலே இது நீங்க extra curricular க்காக activities கொடுக்கிறது ஒவ்வொரு school ஓட கடமை அது வந்து நீங்க வந்து கட்டினாதான் வந்து கட்~ சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றது வந்து தவறான அணுகுமுறை அது வந்து ஒவ்வொரு management ம் அதை பார்த்து

அஹ் நாங்க வந்து சொல்லிக் கொடுப்போம் காசு இல்லாதவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அணுகுமுறைங்கிறது தவறானது அஹ் government வந்து கொடுத்திருக்க amount அ விட சில

அஹ் famous ஆன schools எல்லாம் பார்த்தீங்கன்னா அஹ் அவங்களுக்கு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு fees கட்டுங்க அதுலயும் பாருங்க நீங்க ஒரு வருஷத்துக்கான fees அ ஒரே time ஒரே settlement ல கட்டுனீங்கன்னா வந்து உங்களுக்கு மூணு percentage தள்ளுபடி ஏழு வருஷத்துக்கான fees அ வந்து ஒரே முறையில கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அஹ் ஏழு percentage வரைக்கும் அது உங்களுக்கு வந்து தள்ளுபடி தர்றோம் அப்படின்னு இதுல ஒரு என்ன சொல்றது இதுல ஒரு மா~ ப~ பசங்கள் ப~ பசங்களோட future இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டேங்கறாங்க எப்படி வந்து இந்த parents கிட்ட இருந்து பணத்தை புடுங்குறது ஒரு mentality தான் இப்ப இருக்கிற administration school education வந்து இருக்குது இது வந்து school level ல நான் சொல்றது இதே வந்து college ல போயிட்டா NIT போன்ற பெரிய ins~ institute ல எல்லாம் சேக்கணும் அப்படின்னாக்கா அங்க வந்து ஒரு seat க்கு ஐம்பது ஐம்பது லட்சம் வரைக்கும் கூட வாங்கறாங்க இப்ப நல்லா படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து உள் உட்கிராமங்கள்ல இருந்து அஹ் வர்ற பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு mark இருக்கும் அவங்ககிட்ட பணம் இருக்காது mark நல்ல mark எடுத்திருப்பாங்க ஆனா அவங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் அஹ் pay பண்ணிட்டு நம்ம போணுமா அப்படின்ற ஒரு ஒரு mentality வர்றப்போ அவங்க வந்து படிக்கவே வேணாம் நம்ம அப்படின்னு வந்து அவங்களுடைய education வந்து அந்த சமயத்துல வந்து stop ஆகுது அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கான

எல்லாருக்கும் அஹ் பொதுவான ஒன்றாக இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து அஹ் இதுக்கான ஒரு குழுவை அமைத்து இப்போ உள்ள education எப்படி இருக்கு எவ்வளவு fees வாங்கறாங்க அப்படின்னு ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டோட அஹ் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்தான் வந்து ஒரு குழு அமைக்கணும்

அங்க இருக்கிற முன்னாடியே சொல்றது இல்லையா கேள்விப்பட்ட வரைக்கும் அவரு நல்லா இது பண்றாரு ஆனா வந்து இது மாதிரி அதிகமா காசு வாங்குற கல்வி நிறுவனங்களை பார்த்து அவங்களுக்கான ஒரு correct ஆன ஒரு முறையை வந்து கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து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 அதனால குழந்தைங்களோட future உம் நம்ம கையிலதான் இருக்கு அது வளர்ற முறையும் நம்ம கையிலதான் இருக்கு காசை பாக்காதீங்க ஒவ்வொரு parents ஐயும் நான் கேட்கிறது காசை பாக்காதீங்க எப்படி சொல்லித்தர்றாங்க அணுகுமுறை teacher ஓட ஆஹ் அணுகுமுறை அது என்னன்னு பாருங்க உங்க குழந்தைகிட்ட பேசி எப்படி சொல்லித்தர்றாங்க அப்படின்றதை வந்து விசாரிச்சு நல்ல school ஆ சேருவோம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்

ஏன் dull ஆ இருக்க voice dull ஆ இருக்கு any problem? ஆஹ் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பேசி சரி free யா இருந்தேன் அதான் call பண்ணேன் உனக்கு.

ஆஹ் கதிர் மெட்ராஸ்ல தானே இருக்க so இப்போ அங்க தான் நிறைய facilities வந்துருச்சு இப்போ movers packers ன்னு ஒரு இது இருக்கு. அதுல வந்து நம்ம contact பண்ணோம்னா அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம things எல்லாத்தையும் box பண்ணி நல்லா proper ஆ pack பண்ணி அவங்களே வண்டி வச்சு, நம்ம என்ன address க்கு சொல்றமோ அந்த address க்கு வந்து கொடுப்பாங்க. அதுல cost ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம products நம்மளோட goods மட்டும் வராது. எல்லாத்தோட goods ம் ஒண்ணா ஒரே இதுல வச்சு கொண்டு வர்றதுனால நமக்கு amount கம்மியா low ஆ கொடுக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க நான் கேள்விப்பட்டு இருக்கேன். ஆஹ் அதுல movers ல வந்து try பண்ணி பாரு சென்னையிலே எந்த movers packers வந்து நல்லா amount கம்மியா இருக்கு எதுல நல்லா quality ஆஹ் better பண்றாங்க அப்படிங்கிற இது பாரு online ல search பண்ணி பாரு உனக்கு தெரியும். அஹ் ஆமா கதிர் நான் இப்ப இந்த facilities வந்து ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு தெரியல. நீ மெட்ராஸ்ல இருக்க உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். okay சரியா இதே இது இப்போ நீ ஒரு van or lorry யோ நீ book பண்ணி நீ things எல்லாம் கொண்டு வந்தேன்னா உனக்கு amount அதிகமா இருக்கும் அதுவும் நம்ம ஊருக்கு வரணும்னா high level அ கேட்பாங்க அது கொடுக்குறதுக்கு நம்ம அந்த நமக்கு அது அலைச்சல் நம்ம அத ஹம் தூக்கி நம்ம தான் எல்லாம் arrange பண்ணி வண்டியில எத்தி வைக்கிறது எல்லாமே நம்ம தான் பாக்கணும். இதுல வந்து அப்படி கிடையாது. அவங்களே workers வந்து அவங்களே எல்லாமே proper ஆ pack பண்ணிடுவாங்க பக்காவா pack பண்ணுவாங்க. அவங்க எந்த things உம் miss ஆகாது அது ஒரு safety ஆஹ் ஆனா நல்ல விசாரிச்சுட்டு நல்ல packers சில packers வந்து ஆஹ் சரியா பண்றது இல்ல.

உன் வீட்ல என்ன என்ன things இருக்குன்னு பாப்பாங்க அதுக்கு தகுந்த போல boxes எல்லாம் அவங்களே கொண்டு வந்து அவங்களே எல்லாம் arrange பண்ணி அவங்களே வண்டியில ஏத்திடுவாங்க. நீ எதுக்குமே எந்த பொருளையும் எடுத்து வைக்க தேவையில்லை நீ just உக்காந்துட்டு இருந்தா போதும் அவங்க, உக்காந்து பாத்தா போதும் அவங்களே எல்லாமே pack பண்ணி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி options delivery ல இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நல்லா run ஆயிட்டு இருக்கு அது,

உனக்கு ஒரு பீரோவோ கட்டிலோ, எதுவும் நெளியாம போட்டு tight பன்னி கட்டுவாங்க அந்த மாதிரி லாம் இல்ல proper ஆ check பண்ணு வாங்க ஒரு சில இதுல உன்னோட product அ மட்டும் வச்சி உன்னோட things மட்டும் வச்சி கூட கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லா things உம் சேராத இப்ப நீ போற ஊருக்கே எல்லா, things pack பண்ண மாட்டாங்க வெவ்வேறு ஊருக்கு போவாங்க அதுக்கு தகுந்தாப்ல வண்டி arrange பண்ணுவாங்க. things க்கு தகுந்த மாதிரி வண்டி arrange பண்ணிடுவாங்க. அதனால உனக்கு வந்து சின்னதாகும் போது உனக்கு amount உம் உனக்கு கம்மியா தானே கொடுப்பாங்க. So super ஆ இருக்கு அந்த இது நீ try பண்ணி பாரு. sorry கதிர் எனக்கு உன் voice break ஆயிட்டே இருக்கு எனக்கு கொஞ்சம் loud அ பேசுறியா எனக்கு உன் voice விட்டு விட்டு வருது. இது வந்து வேற மாதிரி தான் இது தனி agency நினைக்கிறேன் தனியா எடுத்து செய்றாங்க. packers movers ஆஹ் food delivery அந்த இது வந்து ஒவ்வொரு app க்கு வந்து,

surrounding ல நம்ம ஏரியாவுல எந்த ஹோட்டல்ல நம்ம order பன்றோமோ அந்த hotels sorrounded ஆ இருக்குறவங்க வந்து available ஆ இருந்தங்கன்னா நமக்கு அந்த food அ வந்து delivery பண்ணுவாங்க. ஆஹ் yes நான் maximum எங்க அம்மா ஊர்ல இருக்கும்போதெல்லாம் நான் food delivery தான் அதாவது swiggy லதான் order பண்ணுவேன். order பண்ணிட்டு, நல்லா சூடா நம்ம என்ன ஹோட்டல் choose பண்றோமோ அதான் நம்ம favorite ஆனா hotels ல available ஆ இருந்துச்சுன்னா, அதுல நம்ம order பண்ண அந்த hotel ல இருந்து தான் அவங்க food வாங்கிட்டு வருவாங்க. அதுவும் delivery பக்கத்துல இருக்குறவங்க கொடுக்கிறதுனால அதாவது அந்த ஏரியாவுல இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் ten minutes அவங்க time கொடுத்துடுவாங்க நம்ம track பண்ணலாம் யார் யார் கொண்டு வராங்களோ அவங்களோட details எல்லாமே வந்துடும். இப்போ delivery பண்ற அந்த person வந்து அவங்க name, phone number, ten minutes குள்ள நமக்கு call message எல்லாமே வந்ததும் அதே மாதிரி cash on delivery குடுத்துருவாங்க இல்லன்னா நம்ம card லையும் amount pay பண்ணிடலாம் அந்த option உம் இந்த food delivery ல இருக்கு. ஆஹ் அப்படியு சில hotels இருக்கு நம்ம hotels நம்ம தான choose பண்றோம் உனக்கு நீ regular ஆ நான் வெளியில போய்ட்டு இந்த hotel ல நான் சாப்பிட்டு இருக்கேன் இந்த hotel ல நல்லா இருக்கும். அப்படிங்கற பட்சத்துல தான் நான் hotels choose பண்ணுவ எல்லா hotel லும் நான் choose பண்ண மாட்டேன் எனக்கு particular இந்த hotel ல சாப்பாடு இந்த food எனக்கு புடிக்கும்னா நான் அதை order பண்ணுவேன். அந்த hotel தவிர்த்துட்டு வேற hotel நான், அங்க நேர்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த dish எனக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னும் போது நான் order பண்ணி சாப்பிடுவேன் மத்தபடி நான் இன்னும் அதை try பண்ணி பார்த்தது இல்ல. ஆஹ் என்னோட favorite ஆன hotel லில் என்னோட favorite ஆன food மட்டும் தான் நான் order பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் delivery சீக்கிரம் பண்ணிடுற அந்த இதும் பாப்பேன் கொஞ்சம் delivery delay ஆயிடுச்சின்னா food ஆறி போயிடும் அதை சாப்பிடறதுக்கு கம்முனு இருந்திடலாம் இல்ல அதனால பக்கமா எங்க வீட்ல இருந்து near பக்கத்துல இருக்கிற ஏதாவது hotels பாப்பேன் அப்படி பார்த்து தான் நான் food order பண்ணுவேன். சில பேர் அப்படியே இருக்காங்க நான் வந்து அவங்க delivery boy கிட்ட அவ்வளவா நான் காரரா பேசுனது இல்ல ஆஹ் அவங்களால delay ஆயிடுச்சு நம்ம அந்த app லே பாக்கலாம். அவங்க delivery பண்றவங்க எந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க எதனால delay ஆகுது அப்படிங்கறத app ல காட்டி சொல்லிடும் suppose traffic ல இருக்காங்கண்ணா signal ல இருக்காங்களா அது கூட காட்டும் app ல so அதனால நான் வந்து இதுவரைக்கும் delivery boys ல correct ஆ எனக்கு correct time வந்து delivery பண்ணிடுவாங்க. things மாறுது ஒரு சில இதுல மாத்திடுறாங்க அது வந்து நம்ம சொல்ல முடியாது online ல shopping பண்றதுல ஒரு நேரம் நம்ம அஹ் bad luck அப்படி ஆகுற chances இருக்கு எனக்கும் one time ஆயிடுச்சு நான் ஒரு product order பண்ணேன் ஆனா எனக்கு delivery ஆனது வேற இது வந்துடுச்சு இது delivery service ல problem ஆ இல்ல அவங்க அனுப்புனதிலேயே problem ஆ என்னன்னு தெரியல அத return பண்ணவும் முடியல அந்த courier காரங்களையும் contact பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஆஹ் courier காரங்களையும் மறுபடியும் contact பண்ற அவங்களும் phone பண்றாங்க அத attend பண்ண முடியுது நம்ம return அவங்களுக்கு phone பண்ணையில அவங்க phone வந்து available ஆ இருக்காது அது ஏதோ some calls வந்து ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க நம்ம நான் நிறைய தடவ try பண்ண ஒரு தடவை product வந்து மாறி வந்துடுச்சு courier காரங்களுக்கே கூப்பிடுவோம் அப்படி மறுபடியும் எனக்கு call பண்ணாங்க இந்த இடத்துக்கு நாங்க வந்து இருக்கோம் உங்க courier வாங்கிக்கோங்க அந்த number ல இருந்து call பண்ணாங்க same number க்கு நான் call பண்ணும் போது அவங்க call போகல அஹ் இது இந்த record call மாதிரி இருந்துச்சு அந்த product என்னால return பண்ணவே முடியல அது waste ஆ வீட்ல இருக்கு ஆஹ் எனக்கு தெரிஞ்ச details நான் சொல்லிட்டேன் ஆஹ் வேற யாருக்காவது refer பண்ற நான் கேட்டுட்டு உனக்கு வேணா நான் inform பண்றேன் உனக்கு வேற எந்த details ஆனா packers பொருத்தவரைக்கும் எந்த ஒரு பயம் இல்லாம அனுப்பலாம் நீ once ஆனா என்ன packers choose பண்றது வந்து correct ஆனா packers choose பண்ணனும் அதான் main packers ல ஏமாத்துறவங்களும் இருக்குறாங்க சில பேர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க ஒரு இதுல நல்லா இல்லன்னு சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு packers ஆ பொறுத்து இருக்கு, ஆஹ் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் மெட்ராஸ் same மெட்ராஸ்ல இருந்து shift பண்றாங்க அஹ் அதாவது packers ல இருக்கிற agent வந்து வீட்ல வந்து பாக்குறாங்க எவ்ளோ things இருக்கு எல்லாம் பாத்துட்டு இந்த day ல நான் shift பண்ணனும் அப்படின்னு சொல்லிடறாங்க. அவங்களும் அந்த தேதிக்கு போறாங்க pack பண்றாங்க pack pack means அவங்க கூட அதாவது நம்ம owner தான் pack பண்றாங்க அவங்க workers வந்து ஆஹ் எடுத்துக் கொடுத்ததோட box எடுத்து கொடுத்ததோடு சரி ஆஹ் அவங்க pack பண்ணி வச்சுட்டு இந்த தேதியில உங்களுக்கு ஆஹ் luggage எல்லாம் வந்துடும் நீங்க அந்த தேதியில போயி அவங்க வீட்டு address க்கு வந்துடும் வீடு address எழுதி குடுங்க ஆஹ் phone numbers குடுங்க எல்லா details வாங்கிக்கிறாங்க. ஆஹ் அதே மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க நானும் இந்த luggage ஓட நானும் உங்க office வரைக்கு வரேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த driver வந்து சொல்லிட்டாங்க இல்லைங்க நீங்க வேண்டாம் நாங்க பார்த்துக்கிறோம் நாங்க அனுப்பி வைத்துடுறோம் அப்படின்னு அந்த person அ இறக்கிட்டாங்களாம் இறக்கினதுக்கப்புறம் சரி எப்படியும் நம்ம things வந்திடும் இல்ல அப்படின்னு அவங்களும் ஊர்ல இருந்து அதாவது மெட்ராஸ்ல இருந்து அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பி ஆஹ் போய் wait பண்ணா காலையில வரும்னு சொல்றாங்க ஆனா வரவே இல்ல things மறுபடியும் phone பண்ணா phone not reachable அஹ் switch off அந்த மாதிரி வந்துகிட்டே அந்த one day full ஆ போச்சு மறுபடியும் கூப்பிடுறாங்க phone எடுக்க மாட்டேங்கறாங்க ஏதாவது ஒரு reason சொல்றாங்க இந்த இடத்துல வந்துருச்சு driver ஏதாவது ஒரு reason சொல்லிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் மூணாவது நாள் packers complaint பண்ணி அப்படி இப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் ஒருவழியா அந்த things கொண்டு வந்து phone பண்ணி அந்த address க்கு கொண்டு வந்துட்டான் but அதுல things எல்லாம் damage ஆயி இருந்திருக்கு அவங்க கொண்டு வந்த பீரோ கண்ணாடிலாம் உடைந்து போயி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அஹ் சில packers ல அப்படி பண்றாங்க சில packers ல பக்காவா pack பண்றாங்க சில சமயம் நம்மள ஏமாத்துற இதுவும் நம்ம இதுல இருக்காங்க இல்ல அந்த மாதிரி இதுல இவங்க ஏமாந்துட்டாங்க சில product ல காணோம் சில things காணோம் அஹ் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்களா இல்ல miss ஆயிடுச்சா அதுவும் தெரியல வீட்டுக்கு வந்து அவங்க check பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த things இல்ல மொத்தமா பாக்கையில நமக்கு things வந்துவிட்டது என்று சந்தோஷத்துல எது காணாமல் போயிடுச்சு இருந்தா நம்மளால கவனிக்க முடியாது நம்ம எடுத்து வைக்கும்போது தானே அதை கவனிச்சு இருப்பாங்க அப்படி கவனிச்சிருந்தாங்க சில things காணோம் அப்படின்னு சொல்லி சரி போகட்டும் இதுக்கு மேல அவன் கிட்ட complaint பண்ணி என்னத்த வாங்குறதுன்னு விட்டுட்டாங்க அதனால நல்லா விசாரிச்சுட்டு நல்ல packers ஆ choose பண்ணி delivery பண்றத நல்லா proper ஆ delivery பண்ற இதா எடுக்கணும். அஹ் உனக்கு இந்த தேதியில வரணும்னா எனக்கு இந்த தேதியில இருக்கணும் அப்பதான் payment கொடுப்பேன் அந்த மாதிரி பேசி வெச்சுக்கோ payment முன்னாடியே குடுத்துட்ட அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு things நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இறக்கி வச்சதுக்கு அப்புறம் payment கொடுக்கணும் மத்தபடி delivery charges வேற எந்த delivery charges உம் கேட்க மாட்டாங்க okay கதிர் ஆஹ் நல்லது தான் choose பண்ண எல்லா delivery boys யும் நான் குறை சொல்லல சில பேர் அப்படி இருக்காங்க நம்ம world ல பாதி பேர் நல்லவங்க பாதிப்பேர் கெட்டவங்க. அது வந்து அவங்க அவங்க nature அவங்க அவங்க இத மாத்திக்க முடியாது ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாத்திட்டு இருப்பாங்க நம்ம ஏமாறோனோம்னு நினைச்சா ஏமாந்து கிட்டே போலாம் நம்ம தான் கவனமா இருக்கணும் நம்மள சுத்தி என்ன இருக்கோ நாமதான் கவனமா இருக்கணும் அதுக்காக தான் நான் உனக்கு இன்னொரு தடவை சொல்றேன். ஏன்னா things கொண்டு வரதுல ரொம்ப safe ஆ இருக்கணும் நீ ஒவ்வொரு things வாங்குறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப அது வந்து அவங்க புரிஞ்சுகிட்டாங்கன்னா அவங்க ஏமாத்தணு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நம்ம எதுக்காக ஆஹ் அவங்க இதை choose பண்றோம்.

அதுக்கு நம்ம காசு போனாலும் பரவாயில்லை நம்ம goods வந்து நல்லபடியா வந்துடுச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கையாவது இருக்கும் இந்த delivery எல்லாம் minus இருக்கும் plus சும் இருக்கும் so நம்ம தான் பார்த்து நம்ம minus னா நம்ம minus பக்கம் போகாம plus அ மட்டும் எடுத்துட்டு போற ஆஹ் delivery service பார்த்து நம்ம choose பண்ணனும். இல்ல கதிர் எனக்கு details சரியா தெரியல உம் நான் கேட்கிறேன் கேட்டுட்டு உனக்கு refer பண்ற ஆஹ் இப்ப online ல courier அந்த service உமே ஒரு நேரம் bad ஆ தான் இருக்கு ஏன்னா village side ன்னா ஒரு சில couriers வந்து நமக்கு send பண்னா கொண்டு வந்தே தர மாட்டாங்க city side பாருங்க நீங்க கேட்ட இடம் படக்குன்னு வந்துடுவாங்க map போடுவாங்க அவங்களே சில சமயம் phone கூட பண்ண மாட்டாங்க நேரா வீட்டுக்கே வந்துடுவாங்க ஆனா village ல வந்து போன் பண்ணுவாங்க இந்த address நம்ம தெளிவா சொன்னாலும் இல்ல இந்த மெயினான ஏரியால இருக்கோம் வாங்க நீங்க இங்க வந்து வாங்கிக்கோங்க எங்களுக்கு அந்த service கிடையாது அப்படின்னு சொல்ற delivery service உம் ஆஹ் இருக்கு இந்த மாதிரியும் இருக்கு delivery type ல இல்ல கதிர் நம்ம product எல்லாம் எழுதி வாங்கிக்குவாங்க அதுக்கு ஒரு form கொடுப்பாங்க packers தானே கேக்குறீங்க? அதுல வந்து நம்ம ஒரு form மாதிரி இருக்கும் அதுல என்னென்ன things இருக்கு அப்படின்னு ஒரு list வச்சிருப்பாங்க அதுல நம்ம select பண்ணி tick பண்ணிட்டே வரலாம் main ஆன common விஷயம்ன எல்லாம் இருக்கும் additional ஆ நம்ம ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இதையும் நம்ம mention பண்ணலாம் அந்த list ல இருக்கிறத நம்ம check பண்றதுக்குள்ள time அவங்க அதுக்குள்ள அவசர படுவாங்க நம்ம அத check பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிடுவாங்க அதெல்லாம் check பண்றதுக்குள்ளபோணும்னா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது அந்த list ல எல்லா details இருக்கும் நம்ம address கொடுக்கிறோம் phone number கொடுக்கிறோம் எங்க delivery ஆகணும் அந்த address கொடுக்கிறோம் எங்க நம்ம things எடுக்குறாங்களோ அந்த address கேட்பாங்க delivery பண்ற address கேப்பாங்க phone number கேட்பாங்க அங்க யார்கிட்ட suppose நம்ம இங்கே இருக்கோம் அங்கன வந்து யாரு அங்க goods வந்து யார் வாங்குவாங்க அவங்க details வாங்கிப்பாங்க எல்லா details உம் பக்காவா வாங்குவாங்க சில பேர் சொதப்பிடுவாங்க அப்படி delivery ல வந்து அந்த address க்கே கொண்டு வந்துருவாங்க இதுல வந்து இந்த ஏரியாவுக்கு கொண்டு வர முடியாதுன்னா நமக்கு first ஏ inform பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம அதுல first சொல்றோம் இல்ல இந்த address இங்க தான் நம்ம pincode முதற்கொண்டு சொல்றோமில்ல இந்த ஏரியாவுக்கு அவங்க available ஆ இருந்தா தான் நமக்கு கொடுப்பாங்க ஆஹ் choose பண்ணுவாங்க

நீ இது பண்ணிக்க முடியும் அதனால இத வந்து travel allow பண்ண மாட்டாங்க. ஆஹ் அதும் இல்லாம நீ அதை எழுதி கொடுத்தனா தானே இப்ப வந்து நீ இங்க account open பண்ண முடியும் LPG கோ some எந்த gas company open பணம்னாலும் அதை எழுதிக் கொடுத்தேனா தான் நீ இங்க வந்து புதுசா உன்னோட gas வாங்க முடியும் அங்கன வந்து நீ எழுதி கொடுதரணும் இதுக்கும் delivery க்கும் சம்பந்தம் இல்ல அவங்க வந்து product மாத்த கிடையாது size மாறிடுச்சுன்னா அது வந்து நம்மளோட அஹ் இது தான் அவங்க வந்து நம்ம product யார் கிட்ட வாங்குறோமோ அவங்களோட mistake தான் அவங்க தப்பா அனுப்பிட்டு அதை வந்து delivery service ல சொல்ல முடியாது இல்ல delivery service ல parcel ஏ change பண்ணிட்டாங்கன்னா கேட்கலாம் size changes வந்து நம்மளோ அவங்களோட mistakes கிடையாது இல்ல

உம் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க?

என்ன பண்ண ஒரே busy ஆயிடுச்சு நீ என்ன பண்ற? busy ஆயிட்டீங்களா ஏன் வேலைக்கு போறீங்களா என்ன? ஆமாடா வேலைக்கு போறேன்ல இப்ப சண்டே ஒரு நாள் தான் leave அப்படியா ஓ அதான்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 சரி சரி நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க? உம் நல்ல இருக்கேன்டா சாப்பிட்டியா இனிமே தானா